மாதிரி கிராமம்160 ஹிவரே பசார் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது 1
ஹிவரே பசார் மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் 2
ஹிவரே பசாரின் தற்போதைய நிலை 3
இந்த மாற்றங்களை கொண்டுவர உதவிய செயல்முறைகள்
ஹிவரே பசார் மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் ஹிவரே பசார் மக்கள் விவசாயத்திற்கு மழையை நம்பியிருந்தனர்
தீவிர மண் அரிப்பால் நிலம் தரம் இழந்திருந்தது
குடிநீர் பற்றாக்குறை இருந்தது
அவர்களிடம் போதுமான தீவினம் இல்லை
விறகுகளும் இல்லை
இவை பின்வரும் பல சமூக பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது வேலைவாய்ப்பினமை
மக்கள் வேலை கிடைக்க மிக சிரமபட்டனர்
இடம்பெயர்வு மக்கள் கிராமத்தில் இருந்து வெளியேற ஆரம்பித்தனர்
குற்ற விகிதமும் அதிகரித்தது
ஹிவரே பசாரின் தற்போதைய நிலை 1995 ல் ரூ 830 ஆக இருந்த தனிநபர் வருமானம் 2012 ல் ரூ 30000 ஆக அதிகரித்துள்ளது கிராமத்தில் 6 கோடி மக்கள் உள்ளனர் 1995 ல் 168 ஆக இருந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 2012 ல் 3 ஆக குறைந்துள்ளது அதே காலகட்டத்தில் ஒரு நாளின் பால் உற்பத்தி 150 லிட்டரில் இருந்து 4000 லிட்டர்களாக அதிகரித்துள்ளது
கல்வியறிவு விகிதம் 30 லிருந்து 95 ஆக அதிகரித்துள்ளது குற்ற விகிதம் கடுமையாக குறைந்துள்ளது வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளது
நிலையை உயர்த்த உதவிய செயல்முறைகள்
ஐந்து முனை அணுகுமுறை அல்லது பஞ்ச்சுட்ரி 1இலவச தன்னார்வ தொழிலாளர் அல்லது ஸ்ரம்டான் 2அதிக மேய்ச்சலுக்கு தடை அல்லது சரை பந்தி 3மரம் வெட்டுதலுக்கு தடை அல்லது குர்ஹட் பந்தி 4பூரண மதுவிலக்கு அல்லது ந ஷா பந்தி 5
குடும்ப கட்டுப்பாடு அல்லது குடும்ப் நியோஜன் ஸ்ரம்டான் சமூக நலனுக்காக மக்கள் ஒன்றுசேர்ந்து வேலைசெய்ய ஆரம்பித்தனர்
கிராமத்தினர் ஒரு வேலை கலாச்சாரத்தை உருவாக்கினர்
நீரோட்டத்தின் வேகத்தை குறைக்க அவர்கள் ஒன்றாக வந்து மலைக்கு அருகே அணைகளை கட்டினர் இந்த அணைகள் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கவும் மண் அரிப்பை குறைக்கவும் உதவின
சரை பந்தி அதிகமான கால்நடை மேய்ச்சல் தடைசெய்யப்பட்டது
அதிகமான மேய்ச்சல் மண் அரிப்புக்கும் நிலம் பாலைவனமாதலுக்கும் வழிவகுக்கிறது
அதிக மேய்ச்சலுக்கு தடை 1994 95 ல் புற்களின் உற்பத்தி 200 டன்களில் இருந்து 2001 2002 ல் 5000 6000 டன்களுக்கும் மேலே அதிகரித்துள்ளது குர்ஹர்ட் பந்தி மரம் வெட்டுதல் தடை செய்யப்பட்டது
மரங்கள் மண் அரிப்பை தடுக்க உதவுகின்றன மண் அரிப்பு நிலம் தரமிழப்பிற்கு காரணமாகிறது
அதனால் விவசாய உற்பத்தி குறைகிறது
மரங்கள் மழைநீரின் வேகத்தை குறைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க உதவுகின்றன
மரக்கழிவுகள் மண் வளத்தை அதிகரிக்க உதவுகின்றன

மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் இந்த இணைப்பில் கிடைக்கும் httpspoken tutorialorgNMEICT Intro இந்த டுடோரியலுக்கு ஸ்க்ரிப்ட் மயன்க் மிலின்ட் ட்ராயிங்ஸ் செளரப் காட்கில் தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா